தண்ணி கேன் ஃபுல் தண்ணியோட மேல கப் வச்சிருக்காங்க.

ஃபிரண்ட்ல ஒரு ஆளு காசு எண்ணிட்டுருக்காரு.

அந்தக் கடையில ருத்ரா டைனோக்ஸ்டிக்ஸ் சென்டர் போர்டு வச்சிருக்காங்க.

பின்னாடி நிக்கிறவரு நெறைய முடி வச்சுக்கிட்டு ஒரு பேக் போட்டுருக்காரு.

அடுத்து மாலுக்கு பிரண்ட்ல நறைய கார் பார்க்கிங் பண்ணி விட்ருக்காங்க.

இந்த வீட்டுக்கு இடது பக்கம் ஒரு சின்ன கேட் தெரியுது. அதுக்கு பக்கத்திலேயே இன்னியொரு பெரிய கேட் தெரியுது.

குளத்துக்கு இடது பக்கம் நெறைய தென்ன மரம் நிக்குது.

அவருக்கு கொஞ்ஜொ பக்கத்துல இன்னொருத்தர் பைக்லெருந்து ஏதோ பேசிகிட்டிருக்காரு.

இது பெரிய வெளையாட்டு மைதானம் மாறி இருக்கு.